அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல சிவோப்பு கலர்ல செர்வோனு எழுதிருக்குது.

இந்த ஃபோட்டோல வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது அத நிப்பாட்டி போட்டிருக்காங்க.

சைடுல வந்து நெறைய கம்பியெல்லா இருக்குது மேல வானொ இருக்குது அதுல ஒயிட் கலர் மேகோ இருக்குது.

அந்த போர்டுல ஸ்கூப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்னு எழுதி இருக்கு தீபாவளி கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கல் ஆஃபர்ன்னு போட்டிருக்கு.

சர்ச்சில வந்து ஒரு டேபிள் போட்டு அதுக்கு அப்ரோ பிளவர்ஸ்ல வச்சிருக்காங்க அதுல குரூஸ் மாதிரி துணி வச்சிருக்காங்க.

ஷாப்புக்கு மேல ஃபேனல்ல போட்ருக்கு ஒயிட் கலர் லைட் வச்சிருக்காங்க.

மேல வந்து ரா ஏதோ டயர்ஸ்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க மேல சீட்டு போட்டு இருக்கு.

இந்த எடத்துல வந்து நெறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கு மூஞ்சியுமே பிளர் பண்ணி இருக்காங்க.

இந்த போட்டோல வந்து நெறைய புக்ஸ் வந்து செல்ப்ல அடுக்கி வெச்சிருக்கு.

மேல ஏறி எடுக்கறதுக்கு ஒரு யானிபடி வச்சிருக்காங்க மேல பேன் இருக்கு.

முன்னாடி ஒரு பையன் குனிஞ்சு நிக்கிறான் அப்புறம் அவங்க மூஞ்சி வந்து ப்ளர் பண்ணிருக்கு.

இது நிறைய பில்லர்ஸ் எல்லாம் இருக்குது பில்லர்ஸ்ளலாம் பிளாக் கலர்ல ரேடியோ வ்வ்ர்ச்சிருக்காங்க.

இது வந்து ராபின் ஹாஸ்ப்பிடல் பஸ் ஸ்டாண்ட்னு ஒரு போர்டு இருக்குது.